இது ஒரு ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம் .

நெறைய மரங்கள்ல இருக்கு ஒரு அருவியும் அங்க போகுது.

அந்த ஏரோபிளைன சுத்தி நெறைய மரங்கள்லா நட்ருக்காங்க.

நெருப்பு போட்ருக்காங்க எல்லாரும் நின்னு குளூர் காஞ்சிட்ருக்காங்க.

இது ஒரு கார்டன் இந்த கார்டன்ல நெறய விதமான பூக்கள்லா இருக்கு எல்லோ கலர்ல பூலா இருக்கு.

சின்ன பசங்களுக்கான துணிகளு தொங்க விட்ருக்காங்க.

இதுல ரெண்டு கிட்டார்ஸ் வெச்சிருக்காங்க ஒரு பியானோ இருக்கு.

ஒரு ட்ரம்ஸு இருக்கு அப்றோ ஒரு மத்தளமோ இருக்கு.